இது ஒரு ஸ்டேஜ் டெகரேட் பண்ணிட்டு இருக்க எடோ.

விண்டோ சைடுல பிளாக் கலர் பாட்ல செடி வச்சு அது கூட ஒட்டி வச்சிருக்காங்க.

பேரியர் வந்து இரும்புல வச்சிருக்காங்க ஒரு பில்டிங் இருக்கு.

கோழிகள் சாபிடுறதுக்கான ஃபுட் வந்து அந்த ஒயிட் கலர் பைப் அதுக்குள்ள போட்ருக்காங்க.

பெட்ரோல் போடுறதுக்கு நெறைய பாய்ஸ் நிக்குரான்க.

இந்த ஹோட்டலுக்குள்ள ரெண்டு ஆம்பளைங்க நிக்கிறாங்க.

வாட்டர் பாட்டில்ஸ் அரேஞ்ச் பண்ணி வச்சிருக்காங்க.

இந்த கடை மேல சீட் போட்ருக்காங்க.

இது ஃபிஷ் கொண்டு போற பாஸ்கட் .

விநாயகர் சைடுல கையுமே நிறைய இருக்கு.

இது ஒரு டாப் வியூல இருந்து எடுத்த போட்டோ .

ஒரு ஃபிஷ் டேங்க் இருக்கு அதுல கொஞ்சமாதான் தண்ணி இருக்கு.

வெளிய வந்து நாலு பைக் இருக்கு.

வானத்துல கிளவுட்ஸ் நெறைய தெரியுது.

இது ஒரு பெயிண்ட் கடை.